அப்புறமா இந்த சைடு ஆரஞ்சு மால தொங்க விட்ருக்காங்க.

செவுரு வந்து ஒயிட் கலர் இல்லாம டல் கலர்ல இருக்கு.

நறையா குட்டி குட்டி பிளான்ட்ஸ் லைனா க்ரோ அப் பண்ணி வச்சிருக்காங்க.

கோவில்ல வந்து ப்ளூ கலர்ல நறைய தூண் இருக்கு.

அந்த டைல்ஸ்லெல்லா பாத்தீங்ன்னா லைட்டோட வெளிச்சோ அடிச்சிருக்கு.

ஜன்னல் எல்லாமே வந்துட்டு பிளாக் கலர்ல இருக்கு.

பசங்க இரண்டு போதோட டிரஸ்சு கோல்டன் கலர் .

இது வந்து மீன் கடல் அப்டின்னு சொல்லி ஒய்ட் கலர்ல எழுதிருக்கு.

இந்த ஸ்கர்ட் எல்லா ரொம்ப லைன்னா பாக்கவே கலர் கலர்ஃபுல்லா இருக்கு.

இவர் வந்து ஒரு செல்ஃபி எடுத்துட்டுருக்காரு.

இங்க நறையா ஸ்டூடண்ட் ப்ளூ யூனிபார்ம் போட்டு உக்கான்டுருக்காங்க.

அப்றம் இங்க நெரிய பெறு மூணு பெறு நின்னுட்டுருக்காங்க டீச்சர்ஸ் .

இதுல ரெண்டு காரு ஸ்டாப் பண்ணி வெச்சிருக்காங்க.

பர்த்டே வந்து ஒரு குட்டி பையனுக்கு.

ப்ளூ கலர் பிங்க் கலர் பலூன்ஸ்லா இருக்கு.

இது பாக்க ஒரு சர்ச் மாரி இருக்கு.

இன்னொரு குட்டி பொண்ணு போனிடெயில் போட்டு நின்னுட்ருக்கா மூஞ்சு மறஞ்ருக்கு.

சாரிய வந்து கைல அதோட முந்தானிய போட்ருக்க மாரி இருக்கு.

அதுக்கப்றம் ஒரு கப்போர்டு மாறி கண்ணாடி கப்போர்டு மாறி இருக்கு.

சுவரெல்லாம் வைட் கலர் பெயின்டிங்கு .

ஒரு ப்ளூ கலர் பில்டிங் இருக்கு.

அதுக்கு பக்கத்துலியே பிங்க் கலர்ல ஒரு பில்டிங் இருக்கு.

அதுக்கு பக்கத்துல எல்லோ கலர்ல ஒரு பீல்டிங் இருக்கு.

ஹோண்டான்னு சொல்லி செவுத்துல எழுதி இருக்கு.

இதுல செவுத்துல வந்து மெரூன் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க.

ரெட் கலர் பாட்டுல ஒரு செடி வளத்திருக்காங்க.

இந்தியன் ஆயில்னு பெட்ரோல் பங்க் மேல எழுதி இருக்கு.

மேல இது ஒரு கடையில ஃபுல்லா வந்து புக்ஸ் தான் போல.